லிப்ரியாஃபிஸ் மாத் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் லிப்ரியாஃபிஸ் மாத் க்கு அறிமுகமும் சூத்திர திருத்தி குறித்தும் பார்க்கலாம்
பின் வரும் விஷயங்களை கற்போம் லிப்ரியாஃபிஸ் மாத் என்பது என்ன
சூத்திர திருத்தி மூலம் மாத் ஐ பயன்படுத்த கணினி அமைப்பு என்ன
எளிய சூத்திரம் எழுதுதல் லிப்ரியாஃபிஸ் மாத் என்பது என்ன
லிப்ரியாஃபிஸ் மாத் என்பது கணித சூத்திரங்களை உருவாக்கவும் திருத்தவுமான மென்பொருளாகும்
அது லிப்ரியாஃபிஸ் சூட் உடன் உட்பொதிந்து உள்ளதால் திறந்த கட்டற்ற விலையில்லா மென்பொருளாகும்
மாத் ஐ பயன்படுத்தி உருவாக்கப்படும் சூத்திரங்களும் சமன்பாடுகளும் தனித்து செயலாற்றுவன
அல்லது லிப்ரியாஃபிஸ் சூட் இன் ஏனைய ஆவணங்களிலும் பயன்படுத்தலாம்
இந்த் சூத்திரங்கள் ரைட்டர் அல்லது கால்க் இல் பொதியப்படலாம்
சூத்திரங்களின் சில உதாரணங்களாவன பின்னங்கள் முழு எண்கள் சமன்பாடுகள் மேட்ரிஸ் ஆகியன
மாத் ஐ பயன்படுத்த கணினி முறைமையை பார்க்கலாம்
விண்டோஸ் க்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2000 சர்வைஸ் பாக் 4 அல்லது மேலும் எக்ஸ்பி விஸ்டா அல்லது விண்டோஸ் 7 pentium கம்பேட்டிபிள் பிசி 256 ம்ப் ராம் 512 ம்ப் ராம் பரிந்துரைக்கப்படுகிறது உபுண்டு லினக்ஸ் க்கு லினக்ஸ் கெர்னல் பதிப்பு 2618 அல்லது மேலும் pentium கம்பேட்டிபிள் பிசி 512ம்ப் ராம் பரிந்துரைக்கப்படுகிறது
இது குறித்த முழுமையான தகவல்களுக்கு லிப்ரியாஃபிஸ் வலைத்தளத்தை பார்க்கவும்
லிப்ரியாஃபிஸ் சூட் ஐ ஏற்கெனெவே நிறுவி இருந்தால் மாத் ஐ அதன் பாகமாக காணலாம்
லிப்ரியாஃபிஸ் சூட் ஐ நிறுவவில்லை எனில் அதிகாரபூர்வமான வலைத்தளத்தில் இருந்து தரவிறக்கிக்கொள்ளலாம்
லினக்ஸ் இல் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவிக்கொள்ளலாம்
நான் லிப்ரியாஃபிஸ் பதிப்பு 333 ஐ நிறுவி இருக்கிறேன்
ஆரம்பிக்கலாம்
மாத் பயன்பாட்டை துவக்கலாம்
விண்டோஸ் இல் ஸ்டார்ட் மேனு சென்று புரோகிராம்ஸ்க்ட்க்ட் லிப்ரியாஃபிஸ் சூட்டெக்ட்க்ட் லிப்ரியாஃபிஸ் மாத் ஐ சொடுக்கி துவக்கலாம்
அல்லது லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் ஆவணத்தின் உள்ளிருந்து அதை அழைக்கலாம்
லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இல் ஒரு புதிய உரை ஆவணத்தை திறக்க சொடுக்குவோம்
இந்த ரைட்டர் சாளரத்தில் மாத் ஐ அழைப்போம்
மெயின் மேனு பார் இல் இன்சர்ட் மேனு பின் ஆப்ஜெக்ட் அதில் கீழ் பாகத்தில் பார்முலா என முறையே சொடுக்கலாம்
ரைட்டர் சாளரத்தில் இப்போது மூன்று பகுதிகளை பார்க்கலாம்
முதலாவது மேலே உள்ளது ரைட்டர் பரப்பு
இங்கே சின்ன சாம்பல் நிற பெட்டியை கவனிக்கவும்
இங்கேதான் நாம் எழுதும் சமன்பாடுகள் அல்லது சூத்திரங்கள் கணித வடிவில் தோன்றும்
இரண்டாவது சூத்திர திருத்தி பரப்பு கீழே இருக்கிறது
இங்கே கணித சூத்திரங்களை நாம் சிறப்பு எழுத்து மொழியில் எழுதலாம்
மூன்றாவது வலது பக்கம் மிதக்கும் எலிமென்ட்ஸ் சாளரம்
இந்த எலிமென்ட்ஸ் விண்டோ தென்படவில்லை எனில் அதை வியூ மேனு வில் எலிமென்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து அணுகலாம்
இந்த சாளரம் நமக்கு ஒரு விசாலமான வீச்சு கணித குறியீடுகள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகியவற்றை தருகிறது
ரைட்டர் பரப்பின் சாம்பல் பெட்டிக்கு வெளியே சொடுக்க இந்த மாத் விண்டோ மறைகிறது
சாம்பல் பெட்டியின் மீது இரு முறை சொடுக்க மாத் சூத்திர திருத்தி மற்றும் எலிமென்ட்ஸ் விண்டோ தோன்றுகின்றன
சரி இப்போது ஒரு எளிய பெருக்கல் வாய்ப்பாட்டை எழுதலாம்
4எக்ஸ்3 இஸ் எக்குவல் டோ 12 இப்போது எலிமென்ட்ஸ் விண்டோ இல் சிம்போல் களின் வகைகள் மேலேயும் சிம்போல்ஸ் கீழேயும் உள்ளன
நாம் மேல் இடது சின்னத்தில் சொடுக்க இங்கே கருவிக்குறிப்பு யுனரி அல்லது பைனரி ஆப்பரேட்டர்ஸ் என்கிறது
கீழே சில அடிப்படை கணித ஆப்பரேட்டர்ஸ் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் மற்றும் டிவிஷன்
இரண்டாம் வரியில் உள்ள பெருக்கலை குறிக்கும் ஆ இன்டோ ப் மீது சொடுக்கலாம்
சூத்திர திருத்தி விண்டோ வை பாருங்கள்
அது இரண்டு இட பிடிப்பாளர்களை காட்டுகிறது
அவற்றின் இடையே டைம்ஸ் என்ற சொல் இருக்கிறது
மேலே உள்ள ரைட்டர் சாம்பல் பெட்டி பரப்பில் இரண்டு சதுரங்கள் இடையே ஒரு பெருக்கல் குறியுடன் காணப்படுகின்றன
முதல் இட பிடிப்பாளரை இரட்டை சொடுக்கி முன்னிலை படுத்தி 4 என டைப் செய்யலாம்
அடுத்து இரண்டாம் இட பிடிப்பாளரை இரட்டை சொடுக்கி முன்னிலை படுத்தி 3 என டைப் செய்யலாம்
ரைட்டர் சாம்பல் பெட்டி தானியங்கியாக புதுப்பிக்கப்பட்டு 4 இன்டோ 3 என காட்டப்படுவதை காணலாம்
நாம் மேலே வியூ மேனு சொடுக்கி அப்டேட் ஐ தேர்ந்தெடுக்கவும் செய்யலாம்
அல்லது விசைப்பலகை விரைவு விசை ப்9 ஐ பயன்படுத்தியும் புதுப்பிக்கலாம்
அடுத்து சமன்பாட்டை பூர்த்தி செய்யலாம்
இஸ் எக்குவல் டோ 12 என சேர்க்கலாம்
எலிமென்ட்ஸ் விண்டோ வில் கேட்டகோரீஸ் செக்ஷன் இல் ரிலேஷன்ஸ் எனும் இரண்டாம் சின்னத்தில் சொடுக்கலாம்
பலவித ரிலேஷன் எலிமெண்ட் கள் இங்கே இருப்பதை காணலாம்
அங்கே முதலாவதை தேர்ந்தெடுக்கலாம் ஆ இஸ் எக்குவல் டோ ப் மற்றும் முதல் இட பிடிப்பியை நீக்கிவிட்டு இரண்டாம் இட பிடிப்பியில் 12 என டைப் செய்க
ரைட்டர் பரப்பில் நம் முதல் எளிய சூத்திரம் தயார்
4 டைம்ஸ் 3 இஸ் எக்குவல் டோ 12
எலிமென்ட்ஸ் விண்டோ பயன்படுத்தி வெகு எளிதாக ஒரு சூத்திரத்தை எழுதுவதை கற்றோம்
சூத்திர திருத்தி விண்டோ வில் வலது சொடுக்கி தோன்றும் சிம்போல் களை தேர்ந்தெடுத்தும் இதை எளிதாக எழுதலாம்
எலிமென்ட்ஸ் விண்டோ வில் பார்த்த அதே சிம்போல்ஸ் வகைகளை இந்த மெனுவிலும் காணலாம்
ஏதேனும் ஒரு வகையை தேர்ந்தெடுக்க அதில் கிடைக்கும் சிம்போல் களை காட்டும்
சூத்திரத்தை உள்ளிட மூன்றாம் வழி இருக்கிறது
சூத்திர திருத்தி சாளரத்தில் நேரடியாகவே சூத்திரத்தை எழுதலாம்
இங்கே மாத் பயன்பாடு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு குறியிட்ட மொழியை பயன்படுத்தலாம்
சிறப்பு குறியிட்ட மொழிக்கு ஏற்கெனெவே உதாரணத்தை பார்த்து இருக்கிறோம்
4 டைம்ஸ் 3 ஈக்வல்ஸ் 12
டைம்ஸ் என்ற சொல்லை கவனியுங்கள்
அதே போல 4 ஐ 4 ஆல் வகுக்க 1 என்று சொல்ல குறியீடு160 4 ஓவர் 4 ஈக்வல்ஸ் 1
இறுதிக்கு வந்துவிட்டோம்
ஆகவே உங்களுக்கு ஒரு பயிற்சி
ரைட்டர் சாளரத்தில் பின் வரும் சூத்திரங்களை எழுதுக 4 4 1 உங்கள் சூத்திரங்களில் நியூலைன் என்ற குறிப்பை எழுதி புதிய வெற்று வரி ஒன்றை சேர்க்கவும்
பூலியன் ஆண்ட் ப் 4 3 ஐ விட பெரியது எக்ஸ் ஏறத்தாழ ய் க்கு சமம்
3 க்கு சமமில்லை லிப்ரியாஃபிஸ் மாத் அறிமுகம் மற்றும் சூத்திர திருத்தி குறித்த டியூட்டோரியல் இத்துடன் நிறைவு பெறுகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது லிப்ரியாஃபிஸ் மாத் என்பது என்ன
மாத் ஐ பயன்படுத்த கணினி அமைப்பு மற்றும் முன் தேவை என்ன
சூத்திர திருத்தியை பயன்படுத்துதல்
எளிய சூத்திரம் ஒன்று எழுதுதல்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
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro
மொழியாக்கம் கடலூர் திவா